இது வெல்லிங்டன்ல இருக்கற ஒரு ஆர்மி ஸ்கூல் .

இது கோடநாடு கேரடா மட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்.

இது வந்து பேரக்ஸ் மில்ட்ரி கேம்ப் ரவுன்டானா.

இது ஒரு மாட்டு கொட்டாயி அழகா கட்டி வச்சிருக்காங்க.

இங்க ஒரு பொண்ணு சோலா டான்ஸ் ஆடிட்ருக்கா.

இந்த ஊர்ல பண்டிக நடந்துட்ருக்க மாரிதி தெரியித்.

இங்க விவோ ரியல்மி ரெட்மினு எல்லா வகையான ஃபோன் வெச்சிருக்காங்க.

நெலத்துல பெரிய ரெட் மேட் போட்டுருக்காங்க.

இங்க ரோடுல மூணு குதிரை நின்னுட்டுருக்குது.

இது ஒரு ஸ்கூல் கல்சுரல் புரோக்ராம் மாதிரி இருக்கு.

இந்த கோயிலுக்கு பின்னாடு பெரிய பில்டிங் ஒன்னு இருக்கு.

இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மூணு பேர் நின்னுட்ருக்காங்க மூணு பேர் நடந்துட்ருகாங்க.

அந்த பஸ் ஸ்டாண்ட் நடுவுல ஒருத்தர் பேக் மாட்டிக்கிட்டு ஃபோன் பேசிட்ருக்காரு.

மேடையில ஒரு பைய நின்னுட்டு இருக்கா பின்னாடி ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்குது.

இது ஒரு நல்ல அழகான வியூ பாய்ண்ட் .

இது ஒரு பெரிய பங்களா வீடு.